பாம்பு வயல்ல இருந்துதான் அங்கிட்டும் அங்கிட்டும் போய்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கு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 ஆமாம் ஏன் கேட்கிறேன் அன்னைக்குள எல்லாம் ஒரு தோளை பாம்பு கடிச்சுப்புடுச்சு.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 அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அது என்னத சும்மா விளையாண்டுட்டு தானே திரியுது

என்ன அசால்ட்டா சொல்றீங்களே அடிக்கடி வயலுக்கு வரதுனால அது எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உம் friend ஆயிட்டீங்களோ ரெண்டு பேரும்.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 உம் நான் இது வரைக்கும் பாத்ததே இல்லையே

உம் நான் இப்ப தானே ரெண்டு நாள்தானே வயலுக்கு வந்தேன்

அக்கா அக்கா பயமுறுத்தாதே அக்கா நீங்க வேற பாம்புன்னாவே நான் அரண்டு ஓடுவேன். இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு ஊருக்கு வேற போகணும் அக்கா பருத்தியை வேற பாக்கணும் நானு.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

உம் எனக்கு இப்ப ஒண்ணு போட்டா பிரச்சனை இல்லை அங்கேயும் போட்டுட்டேன் இங்கேயும் போட்டுட்டு ரொம்ப அலைச்சலா இருக்கு ஏன்னா விவசாயத்தை விட்டா நம்மளுக்கு என்ன வேற என்ன தெரியும் ஆமா விவசாயம்தானே நம்மளுக்கு எல்லாமே

நெல்லுன்னா பிரச்சனையே இல்லை ஆமா அது பாட்டுக்குள்ள வளர்ந்து தண்ணி பாய்ச்ச இது ஆஹ் அவ்வளவுதான் உரம் போடு அவ்வளவுதான் ஆமா கையில காசு இருந்தா போதும் ஆளை விட்டு நம்ம பாட்டுக்கு வயல்ல களை எடுக்கற ஒண்ணுதான் பிரச்சனை அதுக்கு காசு குடுத்தா யாரு வேணா பாத்துருவாங்க பருத்தியை நம்ம புடுங்கி வீட்டுல வந்து அதை பிச்~பிச்சை எடுக்கணும்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 காலையிலயே பருத்தி எடுத்துருங்க அது நல்லது எருக்கணும் காணோம் வெயில் காலயிலயே வந்துருமே அதுதான் பெரிய பிரச்சனையான்னுட்டு அதுவும்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 உம் அது இப்ப ஆஹ் பருத்திக்கு வேற காசு கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க என்னன்னு தெரியல நான் எடுக்கப் போற time ல கூட இருக்கணும் காசு மூட்டைக்குன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ரூபாய் இருக்கணும் ஓ சரி சரி இங்கிட்டு வந்து உட்காரு பைய அப்புறம் பார்க்கலாம் சரி அக்கா சரி அக்கா வாங்க உட்காருவோம் இங்கனக்குள்ள பாத்து உக்காரு உங்க வயல்ல என்ன போட்ருக்கீங்க எங்க அங்கயா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

உம் கொஞ்சம் நல்லா காய்க்குது அக்கா வெயில் time த்துல தான் நல்லா காய்க்கும். சரி சரி மிளகாய் வே நம்மளுக்கு நல்லது மிளகாய் நம்ம பாட்டுக்கு நல்ல காசு கிடைக்கும். ஆமா அக்கா ஆனா ஒவ்வொரு time காசே கிடைக்காதே வந்து நம்மளோட நாடோட உயிர்நாடி ஆனா இப்போவந்து அஹ் agriculture ல வந்து எல்லாமே வந்து அளிஞ்சுகிட்டே வருது இத வந்து மக்கள் கண்டுக்குரதே கிடையாது ஏன்னா வந்து எல்லாருமே வந்து வேற வேலைதா முன்னலாம் எல்லாருமே விவசாயம்தா பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ யாரும்யே விவசாயம் பண்றதுக்கும் யாருமே முன்வரல முந்திலா வந்து ஒருவீட்ல ஒருத்தவங்கதா படிப்பாங்க மத்தவங்க எல்லாருமே வந்து விவசாயம் பண்ணுவாங்க ஆனா இப்போ அப்டிலாம் கெடையாது ஒருவீட்லவந்து எல்லாருமேதான் படிக்கிறாங்க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 ஆனா இப்போ வந்துஎப்டினா அந்த விதைகள் கூட கெடைக்கிற நிலமைல இல்ல இப்போவந்து நரையாபேர்கிட்ட வந்து என்னன்ன high bridge விதைகள்தா அதிகமா இருக்கு நம்மளோட நாட்டுக்கு தேவையான விஷயம் தா அதுவே நமக்கு ஒடம்புக்கு நல்லதானு மக்கள் வந்து நம்லஇப்ப விதைகள agriculture விதைகள்ளலாம் வந்து வெதைக்கணும் அப்டின்னு வந்து இது பண்ணனும் எல்லாருமே வந்து high bridge விதைகளதா வாங்கி விதைக்கிறாங்க அது சீக்கிரமா வந்து ஒரு amount வரும் சீக்கிரமா வந்தா நம்ம நல்லபேரு எடுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இந்த high bridge விதைகள மட்டுமே வந்து இதுபண்றாங்களே தவிர யாருமே வந்து நாட்டு விதைகள பத்திபேசவே இல்ல எல்லாமே வந்து படத்துலையே சொல்றாக இப்போவந்து high bridge விதைகள சேர்க்காம high bridge விதைகள use பண்ணக்கூடாது நம்ம வந்து மண் வளம் லா கெட்டுபோய்டும் நம்மளுடைய நாட்டுவிதைதான் நம்மவந்து பயன்படுத்துறோம் நம்ம நாட்டுவிதைகள பயன்படுத்துனாதன் நம்ம மண்ணுக்கு நல்லது நமக் ஒடம்புக்கும் நல்லது அந்த உணவு நல்லது அப்டி சொல்லி சொல்லுவாங்க ஆனா மக்கள் வந்து அதகண்டுக்குரதே கிடையாது மக்கள் என்னாபன்றாங்கனா எல்லாருமே வந்து எது சீக்கிரம் கெடைக்குதோ அதுதா இதுபண்றாங்க வருங்காலத்துல அதுவந்து நம்மளுக்கு நல்லதா கெட்டதான்னு எதும் மக்கள் யோசிக்கிறதேயில்ல எந்தநேரம் ok அதேமாறி எப்டினா இப்போவந்து நறையபேர் வந்து மாடித்தோட்டம் பண்ணி மாடித்தோட்டத்துல விதைகள் எல்லாததையும் வந்து அஹ் அஹ் இதுபண்றாங்க விக்கிறாங்க இப்போ நாங்க வந்து இத மாடித்தோட்டதுல போற்றுக்கோம் எங்களுக்கு நல்லா விளைச்சல் கெடைச்சுருக்கு அப்டின்னு சொல்லிட்டு மாடித்தோட்டதுல வந்துஇது பண்றாங்க அதேமாதிரி இப்போவந்து இது ஒவ்வொரு விவசாயத்துக்கும் தேவைப்படுற பொருட்கள் எல்லாமே இப்ப online ல விக்க தொடங்கிடாங்க முன்னலாம் வந்து எடை அங்கேஇருந்து என்ன பயன்படுத்தி வந்து முன்னவந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அப்டிகிடையாது சொல்லிட்டாங்க urea அதுஇதுன்னு சொல்லிட்டு urea pottasium அப்டின்னு சொல்லி நறையவிதமான chemicals ல வர தொடங்கினனால இத வச்சுதான் விவசாயம் பண்ணனும்னு இல்லாம பலவிதமான இது veraity veraity யா வந்து நறைய விவசாயம் method வந்துருச்சு அதேமாதிரி மின்னடிலாம் என்ன பண்ணுவாங்கன விவசாயம் வந்து ஏர் வச்சுல அந்தஇது ரெண்டு மாடு கட்டி அந்த ஏர் வச்சுத்தா வந்து உழுதுட்டு இருந்தாங்க இப்போவந்து இப்போம் மனுஷனும் tracter ம் use பண்றாங்க அதேமாறி tracter லயே பலவிதமான வந்து tracter வந்துடுச்சு நறைய model ல முந்தி வந்து இப்போ நாத்து நடனும்ன வந்து என்னபண்ணுவாங்கான மனுஷங்கதான் வந்து நாத்து நடுவாங்க ஆனா இப்போ அப்டி கிடையாது machine யே எல்லாமே பண்ணிடும் இவ்ளோ க்குஇவ்ளோ distance விட்டு வந்து எனக்கு வந்து செடி நடனும்னு சொன்னா அந்த distance க்கு ஏத்தமாறி வந்து அந்த இயந்திரமே வந்து நம்மளுக்கு பண்ணிதந்துடும் அதுனால மக்களுக்கு வந்து உழைப்பு வந்து ரொம்ப அதிகமா போடணும்னு கிடையாது தண்ணி இல்லனா கூட இப்போ விதமான தண்ணி ஊத்த method வந்துருச்சு அப்டின்னு நறையமாதிரி வந்துருச்சு முந்திலாம் வந்து கான் வப்பாங்க கான் வக்கிலா அதுல்லாம் வந்து என்ன பண்ணுவங்கனா செடி கொடிகளுக்குலாம் வந்து தண்ணி வச்சுட்டு இருந்தாங்க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

தண்ணி தெளிக்கிறமாறி சுத்தி சுத்தி தண்ணி தெளிக்கிரமாறி வந்துடுச்சு அதுக்குஅப்றம் வந்து கால் வெட்டி விட்டாக்குட இப்போ வந்து ஒவ்வொரு செடிக்கும் போய் சேற்றமாதிரி pipe போட்டு விட்டுறாங்க பலவிதமான இது நம்ம வந்து விவசாயம் பண்றதுக்கு வந்து நறைய விதமான வந்து இப்போ இயந்திரங்கல்லாம் இருக்கு மக்கள் வந்து அததுக்கு பயன்படுத்திட்டுதான் வராங்க இப்போவந்து எடுத்துகிட்டா பலவிதமா நம்மவந்து இதுல net ல போய் பாத்தா வந்து பலவிதமான machines இது இப்டிலாம் இருக்கா design பண்றதுக்கு இப்போவந்து பழங்கள் பறிக்கணும்ன ஆப்பிள் ஆரஞ்சுலா பரிக்கணும்னா மரத்துல ஏறி தா பறிப்பாங்க இப்போ அப்டி கிடையாது அதுக்குன்னு சொல்லிட்டு machines ல வந்துடுச்சு அப்றம்மா மரத்தசுத்தி வந்து அதுவந்து pressure குடுத்தோன்னே அந்த மரத்துல ஆடி எல்லாமே வந்து இதுக்குள்ள கூடைக்குள்ள விழுந்துடும் அதவந்து collect பண்ணி எடுத்துட்டே இருப்பாங்க அதுவந்து மனுஷன்னோட வேல வந்து ரொம்ப கம்மியாச்சு இப்போலா மரத்துல ஏறிதா பரிக்கனும்ன்னு இல்லாம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 அந்தமாதிரியே வந்து மனிதர்களிடம் விவசாயம் வந்து போயிட்டுஇருக்கு விவசாயம் பண்ணலனாலும் ஏதோ ஏதோ உணவு உண்றதுக்கு வந்து நமக்கு எப்டியும் விவசாயம் பண்ணனும் அதுக்காக நறைய technology ல use பண்ணி விவசாயம் பண்ண தொடங்கிட்டாங்க அதுக்குஅப்றம் இப்போ என்னன்னா மண்ணுஇல்லாமையே விவசாயம் பண்றாங்க அதுக்காகதா இந்த PVCpipe use பண்ணி அதுக்குவந்து என்னா செய்வாங்க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

மண்புழு உரம் எல்லாமே வந்து வீட்லயே ready பண்ணி அதுவும் விக்குறமாதிரி ஆய்டுச்சு இப்போ நறைய பேர் அதவாங்கி அவங்களுக்கு வீட்ல ready பண்ண முடிலனாக்கூட கடைலந்து வாங்கி ready பண்ணி இதுபண்றமாறிஆய்டுச்சு அதேமாறி என்னன்னா அஹ் மண்புழு உரம் அதுக்குஅப்றம் வந்து அஹ் இது தென்னமரத்துல இருந்து வர நார்ல இருந்து வர அது வந்துட்டு ரொம்ப அதிகமான விலைஆய்டுச்சு என்ன வந்து அதுவந்து தண்ணிய சேமிச்சு வச்சுக்கும் நம்ம இப்போ நம்மளால தண்ணி விட முடியாது அப்போல எப்போல தண்ணி விட்டாக்கூட அதுவந்து சேமிச்சு வச்சுக்கும் அந்தமாதிரி வந்து நறைய முறைகள் use பண்ணிருக்காங்க அதுமாறி இப்போவந்து தொட்டி முந்தியெல்லாம் வந்து மண்ல தா வந்து நடுவாங்க இப்போவந்து மண்ல நட்ரதுக்கு இல்லாம நறைய carrybags ஆ carry bag இது carry bag வந்துருக்கு நறைய விதமான bottle வந்துருக்கு நறைய தொட்டி வருது இந்தமாறிலாம் வச்சு வீட்லயே வந்து நறையபேர் நறைய விதமான மரங்கள் கூட முந்தி என்ன சொல்லுவாங்கன்னா இவ்ளோ இவ்ளோ எடம் வேணும் இவ்ளோ ஆழமா வந்து நம்ம தோண்டி வச்சாதான் மரம் காய்க்கும் ஆனா இப்போ அப்டிகிடையாது சின்ன சின்ன மரங்கள்கூட காய்க்கிற level க்கு நம்மக்கு வந்து பலவிதமான விதைகள் கிடைக்குது பலவிதமான technologies இருக்கு இப்டி வளத்தா இப்டி வளக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு நறைய விதமான இதுஇருக்கு ஆனா மக்களுக்கு அது தெரியவே இல்ல அதேமாதிரி இப்போ விவசாயம் விவசாயத்துல வந்து நம்ம government கூட பலவிதமான விதைகளெல்லாம் குடுத்துட்டு வராங்க இந்த எங்களிக்கு இந்தமாதிரி விதை வேணுமா நாட்டு விதை வேணும்மா நாட்டு தக்காளிக்கு வேணுமா இப்போவந்து நம்ம காய்கறிக்கு பலமடங்கு எடுத்துகிட்டாலும் ஒவ்வொரு இதுக்கும் நறைய விதமான வகைகள் இருக்கும் நாட்டு காய் இருக்கு இதுபெருசா இருக்கு இது சின்னதா இருக்கும் அதுக்குஅப்றம் அப்டின்னு ஒவ்வொரு காய்கறிகளுக்கும் தனித்தனியே ஒர இருக்கும் அதேமாறியே அதுக்குகூடயே நறைய காய்கள்ல வச்சுருக்காங்க நாட்டு தக்காளி ஆ செர்ரி தக்காளி அப்டிஇப்டின்னுசொல்லி தக்களிலையே நறைய பலவிதமான இதுஇருக்கும்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

இப்போ நம்ம வந்து இப்போ வந்து என்ன சொல்லுவாங்கனா ஒவ்வொரு ஊர்லயூம் வந்து நீங்க இந்த விவசாயம் பண்ணுங்க இந்தமாதிரி பண்ணுங்க இப்போ மண்ல மண்புழு உரம் தயாரிங்க அதுலா இப்போவந்து நல்ல இதுல போகுதுல நல்ல demand ல இருக்கு அதேமாதிரி வந்து வீட்ல வந்து தேனீ வரல அதுக்குஅப்றம் வந்த mashrooms ல வந்து வீட்ல வரல காளான்ல வந்து வீட்ல easy யாவே வளக்கலாம் இதுலாம் வந்து சீக்கிரமே லாபம் தரது நா நம்ப வந்து இதுபண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு நறைய இதுகுடுக்குறாங்க நறைய advice குடுக்குறாங்க நம்மஅந்த advice ல கேட்டு நம்ம வந்து சுயதொழிலே பண்ணலாம் அடுத்தவங்ககிட்டதான் பண்ணைல வேல பாக்கணுமா நம்மலே சுயதொழில் பண்ணி இதுபண்ணலாம் அதேமாதிரி எப்டினா இப்போ வந்து விவசாயம் பண்றவங்க என்ன பண்ணுராங்கனா ஆடு மாடு கோழிலாம் கூடவே வளப்பாங்க அதுலஇருந்து வர waste எல்லாமே சேத்து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 அந்த உரத்த எல்லாமே எடுத்துஎன்னா பண்ணுவாங்கனா அத வந்து செடிக்கு use பண்ணா செடி நல்லா வளரும் அப்டின்னு எதுக்கு நம்ம கடைல போயிட்டு அவ்வளவு இந்தமாறி use பண்ணுங்க அப்போ உங்களுக்குநறைய விதமான வந்து லாபமும் கிடைக்கும் அந்த ஆடு மாடு கோழி கால்நடைகள் வளக்குரதுல உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதேமாறி விவசாயம் பண்றதுல லாபம் கிடைக்கும் அப்டின்னு சொல்லிட்டு நறைய விதமான இதுல குடுக்குறாங்க நம்ம என்ன நினைப்போம் எங்க போயிட்டு நா அத தெரிஞ்சுக்குறது அப்டின்லாம் நறைய பேர் இருப்பாங்க நறைய பேர்க்கு என்னன்னா ஆஹ் இந்தநேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் ரேடியோ ல போடுவாங்க அப்டின்னு சொல்லிட்டு நறைய பேர்க்கு தெரியும் இப்போ நம்ம ரேடியோ கேட்டாலே நறைய நம்ம வந்து நறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதேமாதிரி என்னன்னா ரேடியோ ஒரு side ஆ அதுக்குஅப்றம் TV ல கூ நறைய விவசாய்கள் வந்து அவங்களோட அனுபவத்த பகிர்த்ந்துட்டே இருப்பாங்க நீங்க இப்டி பண்ணுங்க இப்டி பண்ணா உங்களால வந்து நல்ல இத மகசூல் எடுக்கலாம் உங்களுக்கு இந்த விதைய போடுங்க இந்தகா இந்த காலநிலைக்கு இந்த விதைகள் போடுங்க இந்த காலநிலைக்கு இதபோடுங்க இந்த மண்ணுக்கு இப்டியெல்லாம் வந்து உரம் போடுங்க இந்த மழைக்கு இப்டிலா தண்ணி ஊத்துனாலே நல்ல வளரும் அப்டின்னு சொல்லிட்டு பலவிதமான வந்து ஆலோசனைகள் குடுக்குறாங்க அந்த ஆலோசனைகள் எல்லாமே வந்து நம்மகெட்டு தெரிஞ்சு நம்ம வந்து விவசாயம் பண்ணுனோம்னா விவசாயத்துலய்ம் நம்ம நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம் நம்மலோடைய family இப்போ வந்து விவசாயம் இத்தன பொருட்களையும் சொல்லி விக்கிரதே வந்து ஒரு பெரிய இத இருக்கு இதஒரு கலையா எடுத்துகிட்டாங்க நறைய பேர் அதே ஒரு வேலையா எடுத்திகிட்டங்க அந்த மாரி வந்து விவசாய பொருட்களே வித்து நம்ம வந்து அதுஒரு வேலையாவே இதுபண்ணலாம்ல அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா கல்வி கல்வி கல்விங்குறது கிடைச்சவங்களுக்கு பெக்கிஷம் கிடைக்காதவங்களுக்கு சாபம் கிடைத்தவங்களுக்கு பொக்கிஷம் கிடைக்காதவங்களுக்கு சாபம் எத்தனையோ பேரு பொக்கிஷத்தை கையில வச்சிக்கிட்டு அது தெரியாம அதை பயன்படுத்த முடியாம அதை எப்படி பாராமரிக்கணுங்குறது தெரியாம வாழ்கையில வந்து லட்சியத்த நோக்கி போற பாதை வந்து தடைபெற்று நின்றுதான் பாதியிலேயே நின்றுடுறாங்க ஒண்ணு பாதியில விட்டுடுறாங்க இல்லாட்டின்னா அதை வந்து உபயோகிக்க தெரியாம கை விட்டுடுறாங்க அந்த வாய்ப்பு கிடைக்காம கூட அந்த பொக்கிஷங்குற கல்விக்கான வாய்ப்பு கிடைக்காம எத்தனையோ பசங்க எத்தனையோ மக்கள் வந்து இருக்காங்க நம்ம பிள்ளையும் பள்ளிக்கூடம் வாசல் மிதிச்சிடாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற மக்கள் வந்து ஏராளமானவங்க நம்ம இந்தியால இந்தியாலேயும் சரி தமிழ்நாட்டுளையும் சரி கல்வியை தெரியாதவங்க படிக்க ஆர்வம் இருக்கவங்க கல்விய தெரியாத மாணவர்கள் வந்து இருக்காங்க நம்ம அடிக்கடி video ல அதாவது

தன்னோட வீட்டு சூழ்நிலையை அந்த படிப்பு மூலமா மாற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எவ்ளோவோ வந்து உண்மையாவே பார்க்குறோம் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம் அவ்ளோ கஷ்டபடுறாங்க படிக்கவே வசதி இல்ல தெருகளிலேயும் தள்ளுவண்டிகள் அஹ் கடைகளிலேயும் கூலி தொழில் செஞ்சிகிட்டு சிறு வயதுலயே கூலி செய்யுறாங்க படிக்கிறதுக்கு வசதி இல்லாம ஆனா படிச்சிருந்தும் mark இல்லாம தன்னை பத்தின ஒரு அறிவே இல்லாம எதுக்கு வாழ்றோம் ஏன் வாழ்றோம் என்ன பண்ன போறோம் இந்த உலகத்துல அப்படிங்குறது தெரியாம ஏதோ பொறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ இருக்கோம் அப்படின்ற நபர்களும் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்குயெல்லாம் கல்வி கிடைச்சுமே பயன் இல்ல அதனால ஏதும் பயன் இருக்கா பயனே இல்ல அது அவ்ளோ தான் அவங்களுக்கும் பயன் இல்ல அவங்களை படிக்க வைச்ச பெத்தவங்களுக்கும் பயன் இல்ல அந்த கல்வியை வந்து நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருந்தாலும் சரி அது எந்த விதத்துலையும் கல்விங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் முதலில சொன்ன மாதிரி தான் பொக்கிஷம் மாதிரி

தோண்ட தோண்ட கிடைக்கிற ஒரு பொக்கிஷம் மாதிரி தான் கல்வி அந்த கல்வி கிடைச்சாலும் நிறைய பேரு வந்து அதை பயன்படுத்த தெரியாம இருப்பாங்க ஆனால் கிடைக்காம எவ்வளோ பேரு வந்து அதை ஏங்கிட்டு இருக்காங்க நம்ம கண்ணு முன்னாடியே உலகத்துல தெரியல அப்படின்ற மாதிரி கிடைச்சவங்க அதை நல்லா பயன்படுத்தி அதுல மென்மேலும் எப்படி நம்ம வந்து முன்னேறனும் அடுத்த கட்ட லட்சிய பாதைய வந்து எப்படி நம்ம அடையணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அதை வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை ஓட நமக்கு எது புரியல நமக்கு தெரியல நமக்கு ஆங்கிலம் வர்ல நமக்கு தமிழ் வர்ல் நமக்கு கணக்கு வர்ல இப்படி எல்லா பாடங்களுமே எல்லா பாடங்கள்ளையுமே எல்லாருமே அறிவாளியா இருக்க மாட்டாங்க நமக்கு பிடிச்ச ஒரு பாடத்துல வந்து நம்ம வந்து ரொம்ப தாழ்ந்த மனப்பான்மையோட நம்ம போயிட்டு தெரிஞ்சிகிட்டு எல்லாமே படிக்கணும் அந்த பாடத்துல ஆனால் அதுலருந்து ஃ க்கனா வரைக்கும் படிப்போம் பார்க்காம எனக்கு வந்து இது தான் இது வந்து எல்லாமே எனக்கு பிடிக்கும் A to Z னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்துல அது எல்லாமே படிக்கணும் so அப்படி படிச்சா மட்டும் தான் அது எழுதி பார்க்கணும் திரும்ப திரும்ப திரும்ப படிக்கணும் அது நமக்கு புரியிற வரைக்கும் பிடிக்கிற வரைக்கும் படிச்சு கொண்டே இருக்கணும் படிச்சோம்னா அந்த கல்வியானது நமக்கு பயனுள்ளதாவோ இருக்கும்

அதுவே நமக்கு பிடிச்ச பாடமா அமையுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இப்படி பட்ட நம்ம வந்து வேற துறைய படிச்சு இருக்கலாம் இப்படி வேற துறை சம்மந்தமே இல்லாம ஒரு படிப்ப படிச்சி சம்மந்தமே இல்லாம ஒரு வேலை பார்க்கலாம் இப்படி நிறைய பேரு இருக்காங்க ஏனா அவங்களுக்கு ஒரு இருக்கும் அங்க படிச்ச படிப்பு ஒன்னா இருக்கும் இந்த மாதிரி வெவ்வேறு இது இருக்கவங்க படிச்ச படிப்புக்கான வேலை வந்து அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதை தான் சொல்லுவாங்க பெரியவங்க

என்னா படிச்சாக்கா என்ன வேலை கிடைக்குமோ அந்த வேலை கிடைக்கும் நீங்க பட்ட படிப்பு படிச்சிட்டு இதுல உங்களுக்கு என்ன வேலை கிடைக்குமோ அதுக்கான வேலைய தான் அந்த கடவுள் வந்து கொடுப்பாங்க நம்ம கிட்ட அழியாத செல்லவம் ஒன்னு இருக்கு அப்படின்னா அது கல்வி மட்டும் தான் எப்பவுமே சொல்றேன் கல்வி மட்டும் தான் அழியாத செல்வம் உங்ககிட்ட இருக்கிற நகையையோ பொருளையோ பணத்தையோ வந்து ஒரு வந்து பறிச்சிட்டு போயிடலாம் பிடிங்கிட்டு போயிடலாம் காணாம கூட போயிடலாம் ஆனா நீங்க படிச்ச படிப்பு கல்வியானது எதுவுமே மத்தவங்களால பிடிங்கிட்டு போக முடியாது அது உங்களுக்கு சொந்தமானதா மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இந்த பதிவ வந்து உங்ககிட்ட சொல்றேன் அது தான் உண்மை மற்ற எல்லாருமே நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க படிச்சிருக்கோம் அந்த படிப்ப வந்து நீங்க எவ்வளோ தூரம் வந்து முயற்சி செஞ்சு இவ்வளோ இந்த level ல நீங்க இருக்கீங்க அதுக்கு காரணம் உங்களோட முயற்சி உங்களோட பயிற்சி உங்க கல்வி மட்டும் தான் தவர உங்க கிட்ட இருக்க பணம் உங்ககிட்ட இருக்க பொருளோ உங்களோட அப்பா இந்த வேலை பார்க்கிறாங்க உங்க பின் பத்தி இவ்வளோ தான் இருக்கு strong கா இருக்கு உங்களுக்கு தெரிந்தவங்க நிறைய பேரு இருக்காங்க அவங்களாம் ஒரு பகுதிதான் ஆனால் முழுமையா பாதுகாத்து படிச்சது நீங்க மட்டும் தான் நீங்க தான் படிச்சீங்க நீங்க தான் மதிப்பெண் எடுத்தீங்க நீங்க தான் உயர்ந்த நிலையில இருக்கீங்க அது எல்லாமே உங்கள மட்டும் தான் சேரும் நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் அருவடை செய்ய முடியும் நம்ம இப்போ சோலத்த விதைச்சிட்டு தென்னைய வந்து அருவடை செய்ய முடியுமா முடியாது அது போல தான் வந்து கல்வியுமே நம்ம வந்து கல்விய வந்து தெரிந்து புரிந்து அறிந்து படிச்சோம் அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பா வந்து ஒரு கஷ்டத்துல கை கொடுக்கும் பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல தான் பிடிக்காத பாடங்கள் கூட நம்ம திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப அதை படிக்கிறதுனால வந்து நமக்கு பிடிச்ச ஒரு பாடமா மாறுது அது மட்டும் இல்லாம தெரிந்து புரிந்து அறிந்து படிக்குறது மூலயமா திறன் மேம்பாடு அப்படிங்கிற ஒரு பகுதிய நல்லா புரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாம அந்த பாடங்கள நம்ம கற்பிப்பது மூலமா கற்றலும் வளருது கற்பித்தலும் வளருது கற்றலுக்கு கற்பித்தலுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படீன்னு பார்த்தீங்கன்னா கற்றலுங்கிறது வந்து நம்ம தினமும் கற்று கொண்டே இருக்கிறோம் இல்லையா அது தான் கற்றல் கற்பித்தலுங்கறது வந்து நம்ம கற்றத வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது அது தான் கற்பித்தல் நீங்க கற்று கொண்டே இருந்தா மட்டும் தான் மற்றவங்களுக்கு அதை கற்பிக்க முடியும் உங்களுக்கு வந்து அனைத்து பாடங்கள்ளையுமே நல்ல ஒரு

இப்போ அரசாங்க பள்ளில படிக்கிறவங்க நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க ஏன்னா அது எல்லாமே உங்களோட திறமையில தான் இருக்கு திறமை வளர்த்துக்கிறவங்க தான் இந்த உலகத்துல வந்து வாழ முடியும் அவங்க தான் ஒரு உயர்ந்த

அந்த தாழ்வு மனப்பானைய தாண்டி யாரு வெளிய வராங்களோ அவங்க தான் வந்து கடல் அலைய போல வந்து ஓய்வு இல்லாம அவங்க ஓடிகிட்டே இருப்பாங்க நம்மளுடைய இழக்க நோக்கி அவங்க தான் ஓடிகிட்டே இருப்பாங்க அதனால கல்விங்கிற ஒரு பொகிஷத்த நீங்க கையில எடுத்து அந்த அழியாத செல்வத்த நன்கு கற்று தெரிந்து அறிந்து புரிந்து படித்து ஒரு நல்ல நிலமைக்கு போய் இந்த கல்வி மூலமா நீங்க ஒரு நல்ல

கிடைக்கணும் அப்படின்னு இரு முயற்ச்சியோட எடுத்து பண்ற அந்த வேலை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம அடிக்கடி சொல்றேன் கல்விங்கறது தான் அழியாத ஒன்னு உங்களால எவ்வளோ படிக்க முடியுமோ படிங்க கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துணிச்சலோட மன தைரியத்தோட அன்போட பற்றோட படிங்க படிக்கிறவங்க எல்லாருக்கும் புரிந்து அறிந்து தெரிந்து படிங்க அது தான் உங்க வாழ்நாள் முழுக்கவுமே கைகொடுக்கும் உங்களுக்கு நீங்க கூறிவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்

hi சரண்யா எப்படி இருக்கீங்க